செமையா இருந்திருப்பாங்க விளையாடுவா. அதே school தான் sister வேற எங்க போறது இங்க fees எல்லாமே கொஞ்சம் இதா தான் இருக்கு இருந்தாலும் வேற school மாற்றலாமான்னு try பண்ணிட்டு இருக்கேன fees ஆ பாக்கணும் இல்ல ரெண்டு பேருக்கும் fees என்றால் கொஞ்சம் கஷ்டம் CBSE லேஸ் சேக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். சரி எப்படின்னு பாப்போம் அப்பிடின்னு இருக்கோம் sister தம்பி அங்க தான் தம்பி வந்து சொன்னேன்ல RT ல select ஆகி அந்த school ல படிக்கிறான் அதனால அவன் சிபிஎஸ்சி தான் full ஆ பாப்பா. அங்கே தானா இல்ல change பண்ற idea யா இருக்கா உங்களுக்க உம் உங்களோட teaching okay sister.

ஆமா அதுதான் sister கொஞ்சம் நமக்கு நல்லது மத்தபடி வேற என்ன பாப்பா ஒரு இடத்துல தனியா நீங்க ஒரு இடத்துல தனியா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் உம் என்ன பண்றிங்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு பேசி ஆமா அதனால தான் என்ன பண்றீங்க அப்பிடி சொல்லிடு பாப்பா நல்லா இருக்காளா எல்லாரும். என்ன special coming new year wait பண்ணிக்கிட்டு இருக்கோம legal waiting பார்ப்போம் பாபா தம்பிலாம் சொல்லிட்டே இருகாங்க new year எங்கையாவது போவோம் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு place க்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு plan பண்ணி இருக்கோம் இல்ல movie கி போலாம்னு அப்பிடின்னு சொல்லிடு plan பண்ணி இருக்கோம new movie ஏதாவது வருதுன்னா அதுக்கு போலாம அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா இனிமேல் தான் எல்லாமே purchase பண்ணனும் movie ஏதாவது நீங் last time movie ஏதாவது போயிட்டு இருந்தீங்க sister பார்த்தீங்களா recent ஆ love today என்கிற movie ரொம்ப super ரா இருந்துச்சு. பிள்ளைகளே என்னத்த பாத்தாங் ஹம் உம் பாருங்க sister கண்டிப்பா நல்லா இருக்கும் உம் இப்ப உள்ள அதாவது இப்போ உள்ள trending ஆனா குழந்தைங்க எப்படி இருக்காங்க. எந்த மாதிரியான life ல இருக்காங்க அப்படிங்கிறத correct டா சொல்றாங்க அந்த படத்து பாக்கணும் உம் பாருங்க என. பார்க்கலாம் family யோட பார்க்கலாம் குழந்தைங்க தெருஞ்சுக்கு வாங்க mobile phones எந்த அளவுக்கு வந்து நல்லதுக்கு இருக்கு கெட்டது இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஒரு awareness மாதிரி இருக்கு ஆமா. நல்ல விதமா use பண்ணா நல்லது கெட்ட விதமாக use பண்ணா கெட்டது அவ்ளோதான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் concept என்ன இப்ப உள்ளவங்க எது யாராலும் குழந்தைகளை பார்த்தா லவ் பண்ற லவ் பண்ற லவ் பண்றேன்.

hero யின்பத்தி hero க்கு தப்பா தோணும் hero பத்தி hero பத்தி hero யினை hero யின்க்கு தப்பா தோணும் ரெண்டு பேருமே இது பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரும் அவங்க எப்படி சொல்லுவாங்க ஆனா. அதுல கடைசியா அவங்க என்ன இது பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட concept இரண்டு பேரும் true லவ் அப்படிங்கற தான் concept ஆமா போய் பாக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அவரே வீட்ல. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு pendrive ல ஏத்தி download பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க சோ அத பார்த்தேன் ஆமா பாப்பாவும் நல்லா ஆர்வமாக பார்த்த அந்த படத்த ஆமா புரிஞ்சு சேரி. ஆமா ஆமா ஆமா நல்லா புரிஞ்சுகிட்ட உம் ஆம ஹம் use பண்ணுவா அதாவது youtube அந்த மாதிரி use பண்ணுவ youtube ல வந்து வந்தது சுட்டி TV இந்த மாதிர அதுதான் பார்ப்பாங்க madam. எப்போ பார்த்தாலும் அதை மட்டும் தான் பார்ப்பான் வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பாப்பா அப்படித்தான் ரொம்ப addict ஆயிட்டா sister அதனாலதான் நான் என்ன பண்ணினா mobile வீட்ல wifi connection வச்சு TV ல பாரு அப்படிங்கற மாதிரி TV ல எல்லாம் நமக்கு என்ன பார்க்கிறாங்க என்னன்னு தெரியும் குழந்தைங்க. mobile phone லாம் வாங்கிட்டு தனியா போய் உட்கார்ந்துகிறார்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று தெரியாது எதுவும் தெரியாது.

இப்போ வந்து mostly குழந்தைங்க கெட்டு போறதுக்கான காரணமே வந்து mobile phone தான் அது அவங்களுக்குள்ளயும் குத்தம் கிடையாது mobile phones அவங்க பாத்துட்டு இருக்கும்போது AD வருது சோ அவங்க பாக்குறாங்க அதனால நம்ம கொஞ்சம் awareness இருக்கணும் அவ்வளவுதான். பக்கத்திலிருந்து mobile பாக்குறதுக்கு இந்த மாதிரி பார்த்துகிட்டா கொஞ்சம் better ஆ இருக்கும் என்ன பார்க்கிறேன் என்று jolly யா enjoy பண்ணி பாக்குறாங்க இல்லையா. தம்பியும் ரெண்டு பேரும்ஒன்ன same ஆ தான் பார்த்துப்பாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை எல்லாம் போட மாட்டாங்க இனிமேல் நீங்களும் அந்த மாதிரி TV யில் பாரு mobile phone கொடுக்கிறது கொஞ்சம் stop பண்ணி இருங்க ஹம் அதுதான் நல்லது. இன்னொன்னு ஆமா sister

mobile phones ல அவ்வளவா எப்படின்னா off பண்ணிட்டா கேட்பாங்க இருந்தாலும mobile phone வேணா பாப்பா எதா இருந்தாலும் நீ TV யிலேயே பார் என்று சொன்னேனா குழந்தைங்க தப்பான வழியில் போறத கொஞ்சம் நம்மலே கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கும் நம்ம control குள்ள வச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால sister நம்ம அதாவது என்ன பண்றாங்க என்ன video பாக்குறாங்கறத அம்மா தெரிஞ்சுக்கலாம எனக்கு அது தான் முக்கியம் இல்லையா நம்ம பொண்ணு வச்சிருக்கோம கண்டிப்பா யோசிக்கணும் இனிமே. நம்ம இருந்த generation வேற இப்போ இருக்க generation ரொம்ப வேற இல்லையா. உம் அதோ பழகுறீங்க நீங்க.

அதுதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம awareness ஆ இருக்கனும் உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும் என்ன பாக்குற என்ன பார்த்து இருக்காங்கறது உங்களால பார்க்க முடியாது. புரியுத டக்கு டக்குனு operate பண்ண தெரியுது. சந்தோஷமா இருக்கு அதுல AD எல்லாம் கொஞ்சம் இதுவா வருத அதுதான் உம்

பயம் எனக்கு ரொம்ப பயம் பாப்பா இதுக்கு முன்னாடி குட்டி பொண்ணா இருக்கும் போது ரொம்ப phone பார்த்துட்டே இருப்பா அதனா உம் வளர வளர பயமா இருக்கு இல்ல ஏன்னா பக்கத்துல சேர்ரப்பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்போ உங்க jolly யா enjoy பண்றதுக்காக பாக்குறாங்க பெரிய பிள்ளைகளோடு சேரா பக்கத்துல. அதனால எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அதனால mobile எல்லாம் use பண்ணாத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு TV பாரு TV ல நீ என்ன பாக்குறேங்குறத நான் பாக்கணும் நீ என்ன பாக்குற என்ன பார்த்து பேசுற. என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்பிடிங்கிரதுக் TV இது பண்ணேன் sister நீங்களும் அதை try பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்.

TV போட்டுவிட்டா பாத்துப்பா அதனாலதான mind change பண்ணனும் இதுதான் பண்ணனும் பண்ண முடியும் இல்லையா ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம தான் எப்படி பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கணும் அவங்கள jolly யா enjoy பண்ண வைக்கணும். plus அதே time அவங்களுக்கு கொஞ்சம் freedom குடுக்குற மாதிரி இருக்கணும் strict இருக்கணும் இங்க மாறி உம் இங்க பாப்பா வெளியில போகும் சிஸ்டர் வெளில போனா. பக்கத்துல உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து தனியா mobile வச்சிருக்காங்க tab வச்சிருக்காங்க அதுல என்ன video ஸ் பாக்குறாங்கறது நமக்கு தெரியல பாப்பா வந்துட்டு mobile வேணும்னு கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எனக்க அதனால. இத பயம் பயம்னா என்ன. ஒன்னு இதுவே ஒரு பயனா கூட பயனா நாளும் இப்போ உள்ளதுல பயம்தான் குழந்தை நாளை பயம் தான நம்ம இந்த அளவு நம்ம வளர்ந்த போய் இருந்த மாதிரி எல்லாம் இப்ப எதுவுமே இல்லைல அதனால ரொம்ப பயமா தான் பயந்து பயந்து குழந்தைகளை வளர்க்கிறது. இல்ல tuition அனுப்பி விட்டு தான் இருக்கேன் tuition ஆணுபிருவேன் அவங்க class madam tuition எடுக்குறாங்க அதனால அவள மட்டும் அனுப்புவேன் தம்பியை நானே வீட்ல வச்சுப்பேன் என்ன எழுதுறாங்களோ அவங்க எழுதி வச்சிடுவேன் பாப்பாவை மட்டும். இது கொஞ்சம் ஹிந்தி இதெல்லாம் தெரியனும் இல்லையா ஹிந்தி எனக்கு தெரியாது அவங்க Ma'am சொல்லிக் கொடுதுர்வாங்க அதனால சரி போகட்டும் அனுப்பிவிட்டு இருக்கேன். நீங்க பாப்பாவ tuition அனுப்புறீங்களா? நீங்களே சொல்லிக் கொடுத்துடுவிங்க ஆமா. உம் எனக்கு அப்படி கிடையாது sister அவ படிச்சானா ஒரு two hours ஆகுதா நமக்கு வீட்ல work எல்லாமே நிறைய இருக்கு.

ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கேன் போ அதுவும் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பா சிஸ்டர் நான் என்ன பண்றது நானும்.

Night ஒர eight o clock seven thirty eight o clock வந்துருவா, ஆமா five thirty க்கு அனுப்புவேன். தூங்கிரும் வரும்போது சாப்பாடு எல்லாம் ready யா வச்சு இருப்பேன அப்படியே சாப்பிட்ட அந்த time ல வந்தாலுமே வீட்ல mobile பாக்கணும் அப்படின்னு சொல்லுவா அந்த time mobile லும் பார்க்க முடியாது. நான் serial பார்க்கிறது எல்லாத்தையும் stop பண்ணிட்டு சரி இந்த பிடி TV பாரு அதுலயும் பாப்ப five minutes பாப்ப நான் இது தான் பாப்பேன் sister ஸ்டார் விஜய் போடுவாங்க இல் பாரதிகண்ணம்மா. பாரதி கண்ணம்மாஒன்பது மணிக்கு போடுவாங்க நல்லா இருக்கும் அது ரெண்டு குழந்தைங்க ஆமாம் ஒன்பது மணிக்கு போடுவாங்க ஆமா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாரதி கண்ணம்மா பாக்கியலட்சுமி.

ஆனா நான் கொஞ்ச நேரம் நீ அத பாக்காத இத பாரு என்கூட அப்படின்னு சொல்லிட்டு serial பார்க்க வைத்துவிடுவேன் மௌன ராகம் மௌன ராகம் என்ற பாருங் பாரதி கண்ணம்மா அப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாப்பா பாக்கி லட்சுமி மட்டும் அவளுக்கு கொஞ்சம் பிடிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு half and hour விளம்பரம் போடும்போது பாத்துக்க அப்படின்னு சொல்லுவேன் பாத்துப பாத்துப accept பண்ணிப்பா பாரதி கண்ணம்மா serial கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அதனால அதை பாப்பா பாக்கியலட்சுமி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கா சரி பாருன்னு சொன்னா பாப்பா.

ஆமா நான் பாக்குறேன்ல புரியுது அவளுக்கு புரிஞ்சுகுது பையன் பார்க்க மாட்டான் அவன் விளையாட்டு கிட்டு இருப்பான் உம் விளையாடிட்டு இருபன்ன உம் பாபப்பன் அதுவும் என்ன பாப்பான்னா என்னைக்காவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்ப்பான் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் இது என்னம்மா அது என்னம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்பான் இவங்க யாரு அவங்க யாரு இவங்க ஏன் அவங்கள திட்றாங்க அவங்க ஏன் இவங்களை திட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும். புரிஞ்சுரும் எதுக்கு திட்டுறாங்க ஏன் அந்த serial பார்த்துகிட்டு இருக்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிடும் நான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டா தானே குழந்தைங்க நல்லா இருக்குது வேற யாரு கிடையும் விடுறதுக்கு பயமா இருக்கு இல்ல அதனால விட மாட்டேன் நானே.

அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றீங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவேன் கடைக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கடைக்கு போயிட்டு அப்பிடியா அவங்க அப்பா கடைக்கு போய் அவங்க அப்பா பாத்துட்டு. Evening walking மாதிரி கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவேன் அங்க போயிட்டு வருவோம் மத்தபடி weekend அவர் கூட்டிட்டு போயிடு வந்துருவாரு வெளியில. family யோடதான் போவோம் எல்லாருமே போயிட்டு வந்துருவோம் park போயிடு அப்படியே எங்கேயாவது போயிட்டு ஏதாவது snacks time ல போயிட்ட lunch dinner அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம் ஏதாவது ஒரு snacks time போயிட்டு ஏதாவது snacks மட்டும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துரும். அந்த மாதிரி ஆமா நீங்க கூட்டிட்டு போனால பாப்பாவ குட்டிட்டு பாப்பாவுக்கு ஒரு.

ஆமா அவர் வரும்போது தானே அந்த மாறி எல்லாம் நீங்க போக முடியும் அதனால. தனியா இருக்கிறதுனால அவர் வேறு எதுனால இருக்காத அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. Shop போலாம் ஜவுள நமக்கு அப்படிலாம் இல்ல நமக்கு எப்பவுமே நினைச்சா போய்க்கலாம் அதனால இங்க இருக்கறதுனால நாங்க எப்ப வேணா போயிட்டு வந்துட்டோம குழந்தைகளுக்காக.

ஒரு father mother இருந்தது கொஞ்சம் நல்லது நான் நினைக்கிறேன் அப்படி. ஏன்னா நம்ம அந்த மாதிரி எல்லாம் வளர்ந்தோம்ல. தப்பு பண்ண மாட்டாங்க வளர வளர நம்ம அம்மா அப்பா எப்படி வளத்தாங்க நம்மள அப்படின்னு யோசிப்பாங்க. உம் உம் இல்ல கண்டிப்பா பொண்ணுங்க பாசத்துக்காக தான் ஏங்குவாங்க கண்டிப்பா அவங்க வந்தாலுமே அந்த பயம் போயிடும். போயிட்டு அப்பா அப்பா உம் பொண்ணு இல்லையா அப்புறம் அப்படித்தான distance make

அப்பாட்ட சொல்லிடுவேன் நீங்க பண்றதும் தப்பு அப்படி பண்ணாதீங்க உம் ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள பாசம் வந்து இது ஆயிடும். நீங்க பண்ணது தப்பு நீங்க புரிஞ்சுகிட்டா கண்டிப்பா இதாகும். பயப்படாதே அப்படி சொல்லுங் உம்

ஃபாரின்லாம் போனா நீங்களும் போயிட்டு வருவீங்களா sister

ஏன அதுவே போதும் என்ன நீங்க வந்து long distance ல இருகுரதுநல அவங்க கூட இருந்தாலும். டக்குனு வச்சிட்டு போயிடுவாங்க நமக்கு upset ஆகிரும்ல. smooth ஆ போகும் எல்லாரும் ஒண்ணா இருந்தாலும் smooth ஆ போயிடு இருக்கும் உம் இப்போ. உம் வீட்டுக்குள்ள உம் நானும் அதான் பாத்துட்டு இருக்கேன் எதாவத work from home அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா என குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு நம்ம work வேணும்னு சொன்னா அதுதான் நமக்கும் better ஆ இருக்கும் இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அப்படிங்கறது நாள யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் என்ன சொல்றாங்க. அது வேணா உனக்கு அப்படிங்கிறாங் work from home நாளும் வேணாம் குழந்தைகளை வச்சுக்கிட்டு வேணாம் அப்படிங்கறாங்க நான் இருந்தாலும் job வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா வளரனும். உம் அதனாலதான் சரி .

அதுதான் ஒரு பெரிய இது அதுக்காக தான் பெரியது வேணாம் போ வேணாம் எங்கேயும் job க்கு போவேனா வீட்ல இருக்கேன் நம்ம இருந்து பார்க்கிற மாதிரி இருக்கு அதுல என்ன இருந்தாலும்.

உம் எங்கயாச்சு outing போயிட்டு free யா park அந்த மாதிரி போயிட்டு வரலாம். உம் okay okay okay okay நான் கூட்டிட்டு போறேன் நீங்க வந்து இவங்களுக்கு already சொல்லுவீங்க இல்ல photo ஏதோ frame பண்ணனும் சொல்லிட்டு. உம் உம் சேரி நீங்க எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்துட்டு கூட இது பண்ணுங்க நிறைய photo எடுத்துட்டு வந்துட்டு எது உங்களுக்கு suitable ல தெரியுதோ அதை கூட நீங்க பண்ணிக்கங்க.

அதுக்காகவே தான் எங்கிட்டாவது கூட்டிட்டு போறது இந்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் வீட்டுக்குள்ள இருந்தா அதுவே அட பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். one day மட்டும்தான் leave இருக்கு ஆறு நாளுமே இப்போ வைக்கிறாங் school first மாதிரி எல்லாம் இல்ல saturday leave விடவும் மாட்டாங்க என் பொண்ணு எல்லாம் ரொம்ப vex ஆகிற. first எப்போடா அந்த lockdown time ல கேட்டா sister எப்படா school திறப்பாங்கன்னு இருக்குதுன்னு மாஎனக்கு இப்ப ஏண்டா school திறக்குதுன்னு சொல்றான் அப்படி சொல்லிறன் open ஆ சொல்லிடுறேன். நம்ம work ஆனா இப்ப இருக்க situation அப்படி தான் தெரியுது ஒரு வேளை may be வந்தாலும் வரலாம். எல்லாமே lock ஆகும் அது தான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப lock ஆயிடுது sister இரண்டு lockdown மே ரொம்ப பிரச்சனை sister lockdown வந்தாலும் என்ன பண்றது.

லாக்டவுன் lockdown வந்தப்ப எல்லாமே lock ஆகிடும். நல்லதே நினைப்போம் அவ்ளோதான் சாமி தான் கும்பிட்டுக்கொள்ளனும் அப்புறம் என்ன பண்ண முடியும் கடவுள் ஒருத்தர் தான் தோண first lockdown second lockdown ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை திரும் lockdown வந்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்பிடின்னு.

அதுக்குள்ள ஏதாவது ஒரு work from home job ஏதாவது try பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம work from home பார்த்தா குழந்தைங்க சரி okay அவருக்கும் job இருக்காது நம்ம ஏதாவது help பண்ற மாதிரி family க்கு இருக்கும்னு யோசிச்சிட்டு இருக்கேன். Okay சரி வாங்க இந்த வாரம் பாப்பாவ கூட்டிட்டு வாங்க வெளிய எங்கயாவது போயிட்டு வரலாம உம்

கண்டிப்பா நீங்க call பண்ணுங்க free யா இருந்தா call பண்ணுங்க ஏன்னா நானும் வீட்லதான் இருக்கேன் நீங்க school போறீங்க நினைச்சேன் அதான் நானும் பண்ணாமலே இருந்தேன சரி okay உம் நீங்களும் வாங்க வீட்டுக்கு வாங்க okay வா ஹம் okay bye ஹம் bye sister

உம் நான் இப்ப பேசப்போறது வந்து அண்மையில நான் பார்த்த ஒரு செய்தியைப் பத்தி மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தின செய்தி அஹ் என்னன்னா MDMA அப்படின்ற போதைப்பொருள் பத்தி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 ஆனா இப்போ அண்மையில ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேரள மாநிலத்தில அஹ் அப்படிங்கற மாவட்டத்துல

அஹ் ஒன்பதாம் வகுப்பு படிக்கற மாணவிங்க பொண்ணு வந்துட்டு அஹ் ஒரு ஆறு மாத காலங்களாக MDMA அப்படிங்கற அந்த போதைப் பொருள் அந்தப் பொண்ணு உபயோகிச்சுட்டு இருக்கறதா செய்தி அஹ் அது எப்படின்னா அவங்க அம்மா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஒரு மாசமா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா தன்னோட பொண்ணோட கை கால்கள்ல வந்துட்டு வெட்டுக்காயங்கள் பாத்துட்டு இருக்காங்க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 ஆனா இது வந்து எப்பவுமே எதாவது ஒரு இடத்துல காயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனிக்கும் போதுதான் அஹ் அவங்களுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு

நம்ம வந்துட்டு அதோட வாசனையோ அந்த மாதிரி எதுவுமே அறிகுறிகள் வந்து வெளியில தெரியாது. அதனால அவங்க அம்மா வந்துட்டு தெரியலை இந்த பொண்ணு உபயோகிச்சுட்டு இருந்த~ இருந்தது ஏன்னா இந்த பொண்ணு ஆறு மாசமாவே இதை வந்து உபயோகிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த அவங்க அம்மா வந்து இப்ப தான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு. அதை வந்து அவங்க இப்படி கவனிச்சதுனால தெரிய வந்திருக்கு தெரிய வந்த உடனே அஹ் இந்த மாதிரி அசாதாரணமா இருக்கு அப்படீன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த மாணவி வந்து பள்ளி பள்ளிக்குப் போகும்போது அஹ் ப~ அவங்களைப் பின்தொடர்ந்து இருக்காங்க பின்தொடர்ந்து போனப்போ அஹ் போய் பார்த்தப்போ